அஹ் correct ஆ எனக்கு காலையில அந்த date ல ஆகு இந்த date ல ஆகு சொல்ல மாட்டீங்களா? அதான் கொஞ்சம் approximate ஆ சொல்லுங்க, இந்த week ல வரும், இல்ல இந்த கிழமை வரும் அப்படின்னா கொஞ்சம் fable ஆ இருக்கும். okay mam okay சரி எனக்கு எடுத்துட்டு நீங்க refund பண்ணிவிற்றுங்க

இல்ல mam வேற ஒன்னு இல்ல mam okay hello ஆஹ் hello யாரு சொல்லுங்க? ஆஹ் hello வணக்கம் ma'am இது வந்து நெட்பிலிஸ் service centre தானே? நாகர்கோவில்ல இருந்து நெட்பிலிஸ் service centre தானே ma'am ஆமா ma'am ஆமா சொல்லுங்க ma'am சொல்லுங்க

ஆஹ் okay ma'am எனக்கு நான் வந்து ஹம் இங்க நாகர்கோவில்ல இருந்துதான் call பண்றேன் ஆஹ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்பிலிஸ் வந்து premier வந்து நமக்குப் போடணும். அதாவது வந்து எனக்கு movies எல்லாம் வந்து பார்க்கிறது மாதிரி எனக்கு வந்து நெட்பிலிஸ்ல வந்து premium போடணும் so எனக்கு வந்து அஹ் நெட்பிலிஸ் streaming offers பத்தி எனக்குச் சொல்றீங்களா ma'am? அது வந்து சொன்னீங்கன்னா எனக்கு okay வா இருக்கும் நான் போடுறதுக்கு. ஆஹ் okay ma'am okay இது எந்த மாதிரி அப்படின்னா நெட்பிலிஸ்ங்கறது ஒரு streaming அ அஹ் service okay வா ma'am

இது எப்பவுமே இந்த ne~ net இருந்தா மட்டுமே பார்க்க முடியுமில்ல அந்த மாதிரி அது. இப்போ example ஹாட்ஸ்டார் இருக்குல்ல ma'am அதே மாதிரி உள்ளது okay வா ma'am

இப்ப நீங்க இது இதுல நீங்க என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா அஹ் t~ TV ல உள்ள programs அதுக்கு பிறகு movies அதுக்குப் பிறகு இ~ என்ன சொல்றது அஹ் நீங்க ஏதாவது movies எல்லாம் download பண்ணி வச்சுகிட்டு திரும்ப நீங்க net இல்லாம கூடப் பார்க்கலாம் okay வா ma'am

இப்ப நீங்க இப்போ download பண்றீங்க அப்படின்னா ni~ night நீங்க அதை download இப்போ பார்க்கலாம் okay வா ma'am

அந்த மாதிரி எல்லாம் இதுல இருக்கு. இதுல எந்த மாதிரி எல்லாம் movies போடுவாங்க அப்படின்னா அஹ் ஆஸ்க்கார் award இல்லைன்னா அந்த மாதிரி பட்ட movies எல்லாம் நிறைய இருக்குமில்ல ma'am

ஆஸ்கார் அவெஞ்சர்ஸ் mov~ movies மாதிரி நிறைய நிறைய அஹ் best movies எல்லாம் போடுவாங்க ma'am. இதுல என்னன்னா எல்லா language மே இருக்கும் ma'am. மலையாளம், ஹிந்தி, இங்கிலிஷ் main ஆ இதுல இங்கிலிஷ் இருக்கும் ma'am. தமிழ் எல்லாமே இருக்கும் okay வா ma'am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 இங்க நீங்க இப்ப ஒருவேளை ஒரு movies அ, நான் already அது தமிழ் audio ல இருக்கு. அது தமிழ்ல வேண்டாம். இங்கிலிஷ்ல வேணும்னா நீங்க இங்கிலிஷ் audio ல கூட மாத்தலாம் ma'am. அந்த service அஹ் அந்த facilities கூட அதுல இருக்கு okay வா ma'am okay ma'am இப்ப வந்து எல்லா movies அதாவது வந்து இறங்கி ரொம்ப நாளான movies அ கூட நம்ம வந்து இப்ப premium போட்டுதான் பார்க்க முடியுமா? ஆமாம் ma'am இதைப் பொறுத்தவரைக்கும் நீங்க அஹ் ரூபாய் அஹ் கட்டினா மட்டும்தான், உள்ளேயே போக முடியும் ma'am. நீங்க app ஏத்திட்டு, நீங்க app add ஏத்தி already பார்த்துருப்பீங்க.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 இப்போ ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் நீங்க அஹ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள movies அதுக்குப் பிறகு அஹ் அந்த movies எல்லாம் நீங்க உள்ள போய்ப் பார்க்கலாம் but இதைப் பொறுத்தவரைக்கும் நீங்க ரூபாய் கட்டினா மட்டும் தான் உள்ள போக முடியும் ma'am.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 உம் okay ma'am அதாவது other language movies எல்லாம் இருக்குமா ஹிந்தி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அதுல உள்ள best ஆன movies, old movies, new movies அடுத்தது இறங்கி ஒரு பத்து அஹ் ten days நிறைய பேர் இப்போ அஹ் நெட்பிலிஸ்லயே நிறைய series ma'am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 கொரியன் series எல்லாமே இதுலயே இறக்குறாங்க ma'am so உங்களுக்கு நீங்கக் காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த இத பார்க்க முடியும். அதனாலதான் அஹ் நீங்கக் காசு போட்டா மட்டும்தான் பார்க்கிற மாதிரி, அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேரு அஹ் அமேசான் prime அது மாதிரி எல்லாம் ஏத்தி பார்ப்பாங்க, ஆனா நீங்க இதை ஏத்துனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப best ஆன ma'am

உம் okay ma'am. அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து ஒவ்வொரு quality க்கு ஏத்த மாதிரி தான் offers இருக்குமா? அதாவது அந்த ஒவ்வொரு அந்த screen அந்த display quality பொறுத்துதான் வந்து offers எல்லாம் இருக்குமா ma'am? இல்ல ma'am நீங்க இப்ப நீங்க six month க்கு சேர்த்து போட்டுக்கலாம் இல்ல three months க்கு சேர்த்து போட்டுக்கலாம் இல்லன்னா one year க்கு கூடச் சேர்த்து போட்டுக்கலாம் ma'am. ஆனா என்ன நீங்க one month துக்குனு போட்டா நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் வரும் ma'am இதுல நீங்க series அஹ் இங்கிலிஷ் series அதுக்கப்புறம் கொரியன் series other language series கூட எல்லாமே பாத்துக்கலாம் ma'am. நிறைய dubbed movies ஆ தமிழ் dubbed வேணும் அப்படின்னா dubbed movies நிறைய இருக்கும் okay வா ma'am okay ma'am இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு movie வந்து நேத்து வந்து release ஆன movie. இப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டான் movie release ஆகுது so இன்னைக்கு அஹ் release ஆன movie ஏ நாளைக்கு உடனே இல்லைனா அன்னைக்கே கூட நெட்பிலிஸ்ல பார்க்கலாமா இல்ல மறுநாள் நெட்பிலிஸ் பார்க்கலாமா இல்லன்னா எவ்ளோ நாளைக்கு கழிச்சி ma'am இப்போ ஒரு movie இறங்குச்சுன்னா அது எத்தனை நாளுக்கு அப்புறமா வந்து நெட்பிலிஸ்ல வந்து streaming ஆகும் ma'am?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 அது theatre ல இறங்குல normal லா வேற ஏதாச்சு app ல இறங்கிருக்கு அப்படினா கண்டிப்பா இவங்க எப்பு~ வாங்கிருவாங்க ma'am வாங்கி ten days ல upload பண்ணிடுவாங்க but இது என்னன்னா

இந்த நெட்பிலிஸ்ஸ பொறுத்தவரைக்கும், நிறைய த~ இங்கிலிஷ் movies தான் நெட்பிலிஸ்ல main ஆ இறக்குவாங்க ma'am அஹ் நீங்க theatre க்கு போகாம நெட்பிலிஸ்ல பார்த்தாலே போதும் அப்படியெல்லாம் நிறைய நீங்க advertisement பார்த்திருப்பீங்க அது எல்லாமே உண்மைதான் ma'am.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 OTP கொடுத்~ OTP கொடுத்து OTP கொடுத்து நீங்க five அஹ் five members உம் நீங்கப் பார்க்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க ma'am okay வா ma'am ஆஹ் okay ma'am இப்ப வந்து

இப்போ ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் உள்ள ஒரு அஹ் ரெண்டு பேருக்கு மூணு, பேருத்துக்குக் கொடுக்கலாம் ma'am ஆனா அதுல என்னன்னா ஒரே time ல யாருமே அந்த app க்குள்ள இருக்க முடியாது ma'am. ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ஒருத்தங்க பார்க்க முடியாது, but இந்த நெட்பிலிஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க TV ல connect பண்ணி TV ல connect பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குப் பிறகு அஹ் mobile ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நிறைய facilities இருக்கு ma'am. இப்ப நீங்க ஒரே time ல நீங்க அஹ் ஐந்து பேரும் நீங்க அந்த app க்குள்ள இருக்கீங்கன்னா கூட அது தனித்தனி இதா க~ நல்ல அஹ் அவங்களுக்கு supportive வா இருக்கும் okay வா ma'am ஆஹ் okay ma'am. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா movies மே subtitle வரும்ன்னு சொன்னீங்கல்ல ma'am அஹ் தமிழ் வந்து subtitle வருமா? அதாவது வந்து ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரியான, கொரியன் அந்த மாதிரியான movies ல எல்லாமே web series ல அஹ் தமிழ்ல வந்து subtitle இருக்க மாதிரியான movies எல்லாம் இருக்கா ma'am? ஆமா ma'am இது பொறுத்தவரைக்கும் இதுல எல்லா subtitle அவங்க என்ன main ஆ கொடுத்திருப்பாங்கன்னா நம்மளே போய் change பண்ற மாதிரி அந்த அஹ் அந்த app க்கு எந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அதுக்குள்ள எப்படி நீங்க நீங்களே change பண்றது இப்போ ஒருவேளை இப்போ மலையாள movies நிறைய நிறைய தமிழ்ல dub பண்ணிருப்பாங்க அப்படித்தான ma'am? இப்போ ஒருவேளை அந்த மலைய~ அந்த அஹ் நெட்பிலிஸ்குள்ள மலையாளத்துல movie இருந்துச்சு அப்படின்னா நீங்க மலையாளத்துக்குள்ள போய்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

அதான் ma'am இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த lockdown time ல வந்து நெட்பிலிஸ்லயே எல்லாமே stream பண்ணாங்க. அதாவது வந்து நெட்பிலிஸ்லயே அஹ் movies எல்லாம் வந்து அஹ் release பண்றது இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ sometimes ஒருவேளை இந்தக் கோவிட் situation னால, மறுபடியும் theatres எல்லாம் close ஆயிடுச்சு. அந்த மாதிரியான situation வரும்போது திரும்பவும் நெட்பிலிஸ்லதான ma'am பழைய மாதிரி release எல்லாம் பண்ணுவாங்க movies எல்லாம்.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 நான் வந்து premium நான் வந்து கொடுத்திருந்தேன் ஆனா வந்து எனக்கு வந்து அந்த movie மட்டும் பார்க்க முடியலை. அதாவது ஒருவேளை அன்னைக்கே release ஆனதுனால ஒருவேளை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சேன், ஆனா வந்து அது அடிக்கடி வந்து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

movies க்கு தனியா அந்த movie க்கு தனியா நம்ம வந்து அன்னைக்கு இறக்கியாச்சு ஆனா அன்னைக்கு எனக்குப் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா stream பண்ணணுமா ma'am. அஹ் அவங்க already mention பண்ணிருப்பாங்க ma'am நீங்க இந்தெந்த movies எல்லாம் நீங்க இப்படித்தான் பார்க்கணும். இந்த, இந்த இவ்ளோ ரூபாய் போட்டீங்கன்னா இந்தெந்த movies தான் பார்க்க முடியும். இந்தெந்த category movies தான் பார்க்க முடியும்னு கொடுத்திருப்பாங்க ma'am so நீங்க அதை note பண்ணாம போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு அன்னைக்கு இறங்குன movies வேணும் அப்படின்னா நீங்க அஹ் அடுத்த மாசத்துல இருந்து நீங்க அந்த மாதிரி ஒரு pack தான் அஹ் premium pack தான் போட்டே போட்டு ஆகணும் ma'am அதனால தான் நீங்க அதெல்லாம் correct ஆ பார்த்துட்டு check பண்ணி போட்டுக்கறது நல்லது ma'am. அடுத்தது இதுலயே நீங்க எப்படி க~ quality எல்லாம் இருக்கு அப்படின்னா அஹ் அஹ் SD அஹ் HDUHD இப்படி ma'am SD ன்னா கொஞ்சம் low ஆ இருக்கும் ma'am உங்க அஹ் இப்ப mobile ல பார்க்கிற சில நம்ம normalTV எல்லாம் பார்ப்போம் இல்ல ma'am அந்த மாதிரி இருக்கும் ma'amHD ன்னா இப்போ HDchannels எல்லாம் வந்து இருக்குல்ல ma'am அதே மாதிரி clear ஆ இருக்கும் ma'am அஹ் UHD அப்படின்னா ரொம்ப, ரொம்ப கிளியரா இருக்கும் ma'am நம்ம என்ன ஒரு theatre feel கொடுக்கும் ma'am அந்த மாதிரி இருக்கும் ma'am அதனால நிறைய பேர் எப்படின்னா UHD அந்த plan அ தான் எல்லாருமே போடுவாங்க ma'am.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 okay ma'am. இப்போ எனக்கு one year க்கு நான் stream பண்ணணும். one year க்குன்னு வரும்போது எவ்ளோ rate ma'am இருக்கும்? ma'am இது ஒ~ அஹ் எவ்ளோ rate இருக்கும் அப்படின்னா thousand six hundred இருக்கும் ma'am இப்ப வந்து நான் எப்படி ma'am இந்த streaming க்கு தனியா நான் shop ல போய் எனக்கு நெட்பிலிஸ் stream ன்னு சொன்னா அவங்க பண்ணித் தருவாங்களா இல்லன்னா நம்ம மாசாமாசம் recharge பண்ணுவோம்ல ma'am அதுலயே நம்ம சொன்னா அதுக்கு கூட add பண்ணி recharge amount கூட ஏத்தித்தருவாங்களா ma'am?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 உம் okay ma'am இவ்ளோ details வந்து எனக்கு clear ஆ சொன்னீங்க. அதாவது நெட்பிலிஸ் பத்தி எனக்கு இவ்வளவு clear ஆ சொன்னதுக்கு ரொம்பவே thank you ma'am. ஏதாவது doubt ன்னா நான் திரும்பவும் இந்த number க்கே service னா நான் call பண்ணலாம் இல்ல ma'am? ஆமா ma'am கண்டிப்பா ma'am. ஆஹ் okay ma'am okay thank you ma'am.

hello hello hello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

சரி ma'am okay இந்த health care service வந்து உங்க area க்கு பக்கத்துல இருக்குதா அப்படின்றது confirm ஆ தெரியணும் உங்க locality என்னது என்னோட locality வந்து குளச்சல் okay ma'am இப்ப வந்து உங்க locality க்கு பக்கத்துல from the top to bottom ல இருந்து எல்லா service மே நாங்க பண்றோம்

okay வா உங்களுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கு care எடுத்துக்கிறது for example உங்களோட உங்களுக்கு full body care இயுமே நாங்க வந்து scan பண்ணி பார்ப்போம்

இப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு specialist ஆன doctors எந்த doctors வேணுமோ அந்த doctors தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு guide பண்ணுவோம் அந்த doctor உங்களுக்கு வந்து treatment பண்ணுவாங்க

for example அஹ் for example உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து skin ல நீங்க சும்மா வர்றீங்க உங்களுக்கு skin ல ஏதாவது problem அந்த skin ஓட doctor கிட்ட consult பண்ணுவோம் அப்புறம் hair loss அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா hair loss க்கான doctors அ நாங்க consultl பண்ணுவோம் சரியா இல்லாம physiotherapist பாக்கணும் எனக்கு வந்து regular ஆ weekly one day week physiotherapy வேணும் massage வேணும் அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ready பண்ணனும்னா நாம அதையும் ready பண்ணிரலாம் okay வா physiotherapy

hello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

வீட்டுக்கு வந்தாலும் duty ல இருக்கக்கூடிய condition எல்லாம் இருக்கும் அந்த highIASIPSofficers அப்புறம் எல்லா sector லயும் இருக்காங்க correct தானே

so அந்த மாதிரி government~government job இல்லாம தனியா இப்ப ITjobs அப்படின்னு போனாலுமே உங்களுக்கு அந்த work pressure அதிகமா இருக்கும் ஆமா so அந்த work pressure, work pressure release பண்றதுக்காக உங்களுக்கு வந்து counselling sessions இருக்கும் இல்லை ice breaking sessions வைக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஒரு entertainment வேணும் அந்த மாதிரின்னா அந்த மாதிரி ஆஹ் உள்ளே உங்களுக்கு free ஆ எதைப்பத்தியும் யோசிக்காம free ஆ இருக்கணும் அப்படின்னா physiotherapist session எடுத்துக்கலாம் okay வா

so அந்த மாதிரி session அந்த மாதிரி mental health care அந்த மாதிரி health care உம் நாங்க provide பண்றோம் okay

அதெல்லாம் வந்து எப்போவாது ஒரு~ ஒருக்கா கண்ணாடி மாத்திட்டா

அந்த மாதிரி, ஏதாவது service பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது check பண்ணா அதுக்கு check பண்ணி சொல்லுவோம்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

ஆஹ் அந்த மாதிரி time ல உங்களுக்கு lens order பண்ணி தர்றது, உங்களுக்காக உங்களுக்கு அந்த order எல்லாமே நாங்களே பாத்துக்குவோம்

okay அப்படிங்கும்போது வந்து, உங்களுக்கு monthly ஆ வாங்கி வச்சு அதை preserve பண்றது கஷ்டம் நீங்க weekly weekly ரெண்டு set ரெண்டு pair தான் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கும்போது நாங்க உங்களுக்கான correct ஆன lens அ நாங்க already ஆ purchase பண்ணி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 அந்த மாதிரி services நீங்க use பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு வந்து, regular body ல அவங்களுக்கு ஏதாவது வருது உங்களுக்கு fever வருது இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் இதை வந்து நீங்க வந்து எங்ககிட்ட பாத்துக்கலாம் okay வா

இது இல்லாம உங்களுக்கு heavy ஆ major, major accidents இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் accidental accidental accidental doctors அவங்களோட treatments எல்லாமே உங்களுக்கு immediate treatment ஆ on spot ல ஆஹ் வந்து உங்களையும் கூட்டிட்டு வந்து ambulance provide பண்ணி கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உடனே பண்ணிடுவாங்க okay வா

எங்க health care centre ஒட நீங்க customer ஆ இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த benefits எல்லாம் எங்க side ல health care centre side ல வந்து உங்களுக்கு provide பண்ணுவாங்க okay உங்களுக்கு customer ஆ ஆகுறதுக்கு வந்து என்ன formalities எல்லாம் இருக்கு ஆஹ் எங்க health care centre ல customer ஆகுறதுக்கு வந்து, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கணும்

அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வந்து, premium card எதாவது நீங்க hold பண்ணி வச்சிருப்பாங்க எங்க customer எங்களோட customer அப்படிங்கிற customer ஓட premium card okay வா அந்த premium card அ வச்சிருந்தாங்கன்னா அந்த premium card க்கு தகுந்த, உங்களுக்கான ஆஹ் benefits இருக்கும் ஆஹ் ordinary premium card அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து, regular ஆ ஆஹ் monthly once வந்து, உங்களுக்கு என்ன என்ன therapy session தேவைப்படுதோ அந்த therapy session ல எதாவது ஒண்ணு, book பண்ணிக்கலாம் கண்டிப்பா உம் physiotherapy session இல்லை psychiatrist session என்ன session வேணுமோ நீங்க alternate ஆ எனக்கு இதுதான் monthly வேணும், அப்படின்னு fixed ஆவும் கிடையாது alternate ஆ உங்களுக்கு தேவைப்படுற sessions அ வந்து book பண்ணி வச்சுக்கலாம்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 எங்க இதுல premium card register பண்றது வந்து, உங்களுக்கு வந்து, எங்க website ல இருக்கிற website ல போயி பண்ணிரலாம் direct ஆ okay வா அது எப்படி அப்படின்னுட்டு, premium card க்கு வந்து, main ஆ உங்களுக்கு அந்த therapy system அதாவது monthly நீங்க, இங்க வர்ற மாதிரி, உங்களுக்கு அந்த therapy எல்லாம் தேவைப்பட்டா நீங்க அந்த scheme card அ confirm ஆ எடுத்துக்கலாம் ஆஹ் அப்படி இல்லாத பட்சத்துல, ஆஹ் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க one time service கூட, நீங்க என்கிட்ட தேவைப்பட்டா one time service க்கு எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட benefits அ பொறுத்தது ஆஹ் இந்த premium card வந்து, இந்த premium card வந்து, one year க்கான premium card உம் இருக்குது quarterly premium card இருக்கு three month ல இருந்து, நீங்க premium card போட்டுக்கலாம் okay வா

okay ma'am இந்த premium card ல, offers ம் நிறைய போடுவாங்க for example இப்ப வந்து, eye checkup வந்து, free eye checkup conduct பண்ணுவோம். அந்த free eye check up பண்ணும்போது எங்க premium card இருக்கக்கூடிய members க்கு வந்து என்ன பண்ணுவோம் ஆஹ் premium card ல இருக்கக்கூடிய members க்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து information வேணும் all over free setup தான் இந்த premium card வச்சிருந்தா free check up க்கு வந்து நீங்க வந்து timing நீங்களே schedule போட்டுக்கலாம்

okay எவ்வளவு payment பண்ணாலும், premium card க்கு premium card க்கு, நீங்க எத base பண்ணி, நீங்க எடுக்குறீங்களோ அதை base பண்ணி இது பண்ணணும். எதை base பண்ணி நீங்க quarterly ல எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு rate வரும் monthly, half yearly எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு rate வரும் okay

monthly ஆ

ஆஹ் okay okay வா yearly premium yearly premium வந்து, nine ninety-nine ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப monthly premium அப்படினு பார்த்தீங்கன்னா, monthly premium வந்து, ninety-nine லயே இருக்குது. ninety-nine package ம் இருக்குது இப்ப nine-ninety ல இருந்து premium package year லயே ஆரம்பிக்கறது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆஹ் எது ten thousand வரை போகும். premium arange இருக்குது. okay வா nine ninety-nine அப்படின்னா மாசத்துக்கு ஒரே ஒரு session மாசத்துக்கு ஒரே ஒரு session okay வா இதுவே high budget அடுத்த budget பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, three ninety-nine ல, ஒரு package இருக்குது okay அந்த three ninety-nine ல வந்து, monthly ரெண்டு ரெண்டு session வரும். இது yearly package தான். monthly ரெண்டு session ஒண்ணு physiotherapy session இன்னொன்னு ஆஹ் இது psychiatrist session அதுல இரண்டிலேயும், நீங்க மாறி மாறி எது வேணாலும் நீங்க ஆஹ் use பண்ணிக்கலாம் okay வா service provide பண்ணுவீங்க இந்த age group வந்து, இது வந்து, ஆஹ் from the age of twenty-one அப்போ அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடையாதா இல்லை, twenty-one க்கு கீழே கிடையாது. twenty-one ல இருந்து, அதே நேரத்திலே உங்களுக்கு maximum age வந்து, thirty-five வரை ஆஹ் அதுவரைக்கும் தான் உங்ககிட்ட வந்து health care services கிடைக்குமா இந்த premium card ல அந்த அளவுக்கு அந்த age தான் இருக்கும் மத்தபடி நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்து, உங்களுக்கு eye checkup அந்த free eye checkup ன்னு உங்களுக்கு notification வரும்போது நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு வந்து eye checkup பண்ணிக்கலாம் யாருக்கு வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் ஆஹ் timing book பண்ணிக்கலாம் schedule போட்டுக்கலாம் உங்க அப்பாவுக்கு போட்டுக்கலாம் உங்க அம்மாவுக்கு போட்டுக்கலாம் அந்த free eye checkup க்கு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 okay வா

so இந்த premium card ல இவ்வளவு benefits இருக்குது okay

நீங்க வந்து, இப்ப என்ன check பண்ணுவீங்க இந்த மாதிரி

எப்போ இந்த மாதிரி check ups எல்லாம் conduct பண்ணுவீங்க